விசாரிச்சுப் பாத்தா ரொம்ப எனக்கே shock ஆ இருந்துச்சு அத ப~ படிக்கும் போதே

அந்த பொண்ணுக்கு பன்னெண்டு வயசுல என்னமோ அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம்

அந்த பொண்ணு age attend பண்ணதுக்கு அப்பறம் அவுங்க அப்பா ரொம்ப misuse பண்ணிருக்காராம் அந்த பொண்ணை பெத்த அப்பா

இப்ப அப்பாவால தான் நான் வந்து conceive ஆ இருக்கேன் four months அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கு இது யார்கிட்டயும் நீ சொன்னன்னு சொன்னாலும் நான் உன்னைய வந்து இது பண்ணிடுவேன் கொன்றுவேன் வேற யாருமே இல்லையாம் அம்மா அப்பா போல அவுங்க அம்மா இறந்துட்டாங்க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

school ல இத்தனைக்கும் school staff வந்து கட்டாயப்படுத்தி அந்த பிள்ளைய கூப்பிட்டிருக்காங்க கூப்பிட்டு கேட்டிருக்காங்க அஹ் symptoms நீ பண்றது எல்லாமே different ஆ இருக்கேப்பா எப்பவுமே staffs க்கு தெரியும் இல்லையா யாரு பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படினுட்டு ஆமா ஆமா அவுங்க என்ன நினைப்பாங்க தப்பா தானே நினைப்பாங்க ஏன்னா அவுங்க school பொண்ணு அஹ்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

அஹ் abortion பண்ணணும் அப்படீன்னு ஏன்னா ரொம்ப குட்டியான குழந்தைல ஒன்பது வயசு தான ஆகுது அந்தப் பிள்ளைக்கு ஒன்பதுதானே படிக்குது அஹ் அதே என்னக்கா பண்ண முடியும் குழந்தை பிறந்துச்சு பாவம் இல்லை ச்சே

எப்படி இப்படிலாம் இருக்காங்க நாட்டுல

உண்மையிலேயே இது வந்து நம்ம நாட்டுலதான்க்கா இப்பதான் புதுசா நடக்குது இத foreign ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் உம் foreign ல வந்து அது ரொம்ப நமக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லப்பா

இப்போ நமக்கு வந்து அது அஹ் இப்போ foreign ல கேட்கும்போது அது இதுவே ஒரு படத்தை எடுத்த உண்மை சம்பவமா பார்க்கும் போது okay அப்படின்னு போது நம்ம நாட்டுல நடக்கும் போது ஏன் இப்படிலாம் கூட இருக்கா அப்படின்னு தோணுது இதெல்லாம் எப்ப அக்கா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு படமா release பண்ணாங்க அப்ப அதுக்கு முன்னாடியே நடந்த உண்மை சம்பவம் இது

அஹ் இல்லை இதிலேனாச்சும் அவங்க wife உயிரோட இல்லை foreign லாம் வந்துட்டு அவனுக்கு வந்து அவங்க wife கூடவே இருப்பான் இரண்டு குழந்தைங்க இருக்கும் அது வந்து பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாளாம் அதனாலே கூட்டிட்டு போயிட்டு அவங்க அதுவும் அவங்க வேற எங்கயும் அவங்க வீட்டு போய் கடத்திருவான்

கடத்திட்டு இவனே போய் police complaint லாம் கொடுப்பான் என் மகளக் காணோம் அப்படின்னு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 உம் அதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப கொடுமையா இருக்கு என்னடா இப்படிலாம் பண்றாங்க அப்படீன்னு

என்னாவோ ரொம்ப கண்றாவியா இருக்கு ச்சை news அ பார்த்தாலே புடிச்சு jail ல ஆமா jail ல புடிச்சுட்டு போட்டாங்களா இப்போ jail அ புடிச்சுட்டு போட்டாங்களா இப்போ

அதான் அந்த குழந்தைக்கு abortion பண்றதுக்கு இது எல்லாமே steps எடுத்திருக்காங்க போல இதுவே வந்து ஒரு staff ஒரு நல்லவங்க இருக்க போய் கேட்டுட்டாங்க வேற எதுவும் நமக்கு என்ன அப்படீன்னு இருக்கிறவங்கன்னா என்ன பண்ண முடியும்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

foreign ல அது எங்கேன்னு பார்த்தா தைவான் தைவான்ற country ல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

bonus கொடுத்திருக்காயிங்க போல bonus மட்டும் எழுபது லட்சமாம்

marine marine marine படிச்சிருப்பாங்கல்ல அவங்க work பண்ணறது போல

சம்பளமே கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இருக்கும் அம்பத்தி ரெண்டு மாசம் சம்பளமா இது okay okay but வந்து அந்த engineering வந்து நம்ம இங்கலாம் choose பண்ணி படிக்க முடியாது இல்லக்கா படிக்கலாமே இங்க நிறைய எனக்கு தெரிஞ்சவங்கலாம் படிச்சிட்டு இப்ப போயிட்டு ஒரு பையன் எங்களுக்கு தெரிஞ்ச பையன் எல்லாம் foreign ல work பண்றான் friend டோட husband ஒருத்தவங்க இந்த மாதிரி work பண்றாங்க

நானும் யோசிப்பேன் என்னடா படிப்பாங்க இதுக்கெல்லாம் அப்படீன்னு யோசிப்பேன்

இங்க ஒரு news அ பார்த்தீங்கள்ளா ஒரு பொண்ணு கூகுள்லயே வேலை பார்த்து சம்பாதி~ அறுபது லட்சம் சம்பாதிக்கிறா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

நம்மளும் அப்படி ஏதாவது பண்ணிடனும் நிவி நம்மலாம் வீட்டுல சும்மாவே உட்கார்ந்திருக்கோம்

இப்டிலாம் கூட இருக்காங்க என்னக்கா ஐயையோ இல்லை அது வந்து என்ன சொல்றது கொஞ்சம் talent ஆ இருக்கிற பிள்ளைங்கன்றதை விட கொஞ்சம் அது என்ன என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிற பிள்ளைங்க இதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான்க்கா முயற்சி பண்றவங்களுக்கும் முயற்சி பண்ணா~ அப்போ ஒரு சின்ன அளவுதான் திரும்பத் திரும்ப பண்ணுவாங்க இவங்க விட்டுருவாங்க எப்ப பார்த்தாலும் live news full ஆ வந்து இதுதான்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

வாரிசு துணிவு வாரிசு துணிவு இந்த ரெண்டு மட்டும்தான் போட்டு~ போட்டுக்கிட்டே இருக்காங்க

அரூர் ஒரு ஊரு இருக்கு அது ஒரு ஊரு

அந்த ஊருக்குள்ள மட்டும் இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆடு மாடுகளை விற்க வி~ விற்க போவாங்க இல்லை சந்தைக்கு

இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா foreign லலாம் அந்த மாதிரி இருக்கும்ல

ஆமா அங்கதான் இப்ப பனி நிலவதுல full ஆ பனிமூட்டமாதான இருக்கு

அது இன்னும் குறையலை பாவம் மக்களால normal life க்கே வரவே முடியலை அவங்கலாம் நியூ இயர் எதுவுமே celebrate பண்ணலை foreign ல இன்னும் நிறைய corona issue குறைய issue அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர் நம்ம இதுலயுமே நியூ இயர்லாம் celebration க்குலாம் ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க தெரியுமா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

அப்புறம் என்ன பண்ணிட்டுருக்க அம்மா என்ன பண்றாங்க அம்மா நான் சொல்றேன்ல

இன்னும் வாங்கல நாளைக்குத்தான் வாங்கணும் நாளைக்கா நீங்க சரி சரி

உம் உம் ஏதோ ஒரு ஊ~ கேரளால பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு college student வந்து இறந்துட்டாங்களாம் உம் எதுலயோ ஒரு food ல இருந்துதுன்னு சொன்னாங்களே அந்த ஊர்லயா நான் news

ஆனா பார்த்தா எலி paste சாப்பிட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவளாவும் suicide பண்ணிட்டாப் போல ஓ suicide பண்ணறத்துக்கு முன்னாடியே எலி paste சாப்பிட்டு பசிக்குதுன்னு பிரியாணி வாங்கி சாப்பிட்டிருக்காளா

ஆமா அங்க செத்தான்னா பிரியாணி கடைக்காரன்னாதான புடிப்பாங்க

அது நம்ம இறந்துட்டோம்ன்ன அப்ப பிரியாணி சாப்பிட்டு அந்த பொண்ணு இறந்திருச்சு அப்படின்னு தானே சொல்லுவாங்க

வேற என்ன செய்ய பரவாயில்லை news அ பார்த்தாலே பயமா இருக்கு தெரியுமா தமன்னாவுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு அப்படின்ற மாதிரி treatment எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா

சமந்தா சமந்தா சமந்தா

வந்துட்டாளா இப்போ

எல்லாரும் கேட்டிருக்காங்க போல அவ அழ~ ரொம்ப அழகு எல்லாமே எப்படி இருந்தா இப்ப ரொம்ப change ஆயிட்டா பாத்தியா ஆளே மு~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

திரும்பவும் corona corona வா வருது போல ரொம்பவும் அடுத்தடுத்து town லலாம் வருதாம்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

அங்க இருந்து வந்தவங்களுக்குலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தெரியலே போன வருஷம்னாச்சு பாதியிலே வந்துச்சு இந்த இந்த வருஷம் ஆரம்பிக்கும்போதே corona வோட தான் ஆரம்பிச்சிருக்கு நேத்து பயங்கரமான ஒரு news என்னன்னு தெரியுமா நம்ம யாரு நம்ம அது ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும் போதே வந்து ஆளுநர் எந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தியா

எதுக்குன்னே தெரியலே என்னமோ பேசி நேத்துதான் நான் நேத்துதான் சட்டமன்ற கூட்டத் தொடர் வந்து start பண்ணாங்க தெரியுமா

அஹ் ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு போயிட்டாரு

ஏன் இந்தமாதிரிலாம் எப்படி தெரியலயே இது இனி ஒரு பெரிய news ஆ ப~ பரவும் ஆமா எதுக்குன்னு தெரியல ஆளுநருன்றது நம்ம other state ல இருந்து வந்தவங்கதானே

அந்தாளு பேசுற வரை இருந்துட்டு போக வேண்டியதுதானே இதுவேற எதையாச்சும் ஒண்ணு கிளப்பி விட்டுருவாங்க இருக்கிற இதுல சும்மா இருக்கவும் மாட்டாங்கல்ல

வேற எதாச்சும் என்ன இப்ப எதுவா இருந்தாலும் இருக்க வேண்டியதுதானே நம்ம news உ camera எல்லாம் முன்னாடி இருந்துட்டு எதாச்சும் பண்ணுனா போடதான் செய்வாங்க ஆமா அது எதுக்காகன்னே தெரியல நேத்து தான் start பண்ணிருக்குனு paper ல போட்டிருந்தாயிங்க பார்த்தா இன்னைக்கு நேத்தேதான் start பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது இவர் எந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்றாங்க

இந்த ஒரு கோவில்ல யானை செத்துப்போச்சு தெரியுமா அக்கா ஆமா அந்த அவரு கூட ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுதாரே ஆமா அது எந்த ஊரு பாண்டிச்சேரியா ஆமா ஆமா ஆமாம்மா புதுச்சேரிதான்

ஏன் அந்த அவர் எப்படி அழுதாருன்றத பார்த்தியா video எப்படி போட்டிருந்தாங்க ஆத்தாடி உம் அதுவும் news ல தான் பார்த்தேன் இப்ப அந்த யானை லட்சுமிக்கு வந்து சாந்தி ஹோமம் வந்து பண்றாங்க அந்த கோயிலையே

உம் இன்னொரு news அ பாரு நீ சொன்ன engineering க்கு நிறைய இது free யாவே இருக்கு போல seat உ

அதாவது கம்மியா இப்போ ஒரு college லலாம் நிறைய seat இருக்கும் கம்மியான students இருக்காங்கன்னு சொன்னா அவங்களை வந்து அவங்களாவே college அ close பண்ணிருங்க

அப்படின்னு சொல்லிட்டு government ல இருந்து ஒரு rules போட்டிருக்காங்க போல

எப்படிலாம் போகுதுன்னு பாரு வீட்டிலேயே உக்காந்து நாட்டைப் பத்தி தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இது school க்கு college க்கு போகும் போதெல்லாம் கேட்கக் கூட மாட்டேன் news லாம் போட்டா ஓடி என்ன பண்ணனும் இப்ப current affairs உ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

tenth plus two time table லாம் வந்திருக்கு அதானே exam ல கேக்குறாங்க இன்னவரைக்கும்

தம்பி எப்ப வருவான் தம்பி நாலு மணி நாலரைக்கு வருவாங்கப்பா நம்ம அது வர rest தான்

உம் அதுவரை நீங்க பாத்துக்கங்க பாக்க ஆரம்பிச்சுருவான் கேரளால ஏதோ பறவை காய்ச்சலுன்னு சொன்னாங்க தெரியுமா